ஒரு சாமி போட்டோ போட்டு அதுக்கு மால போட்ருக்காங்க.

அந்த சைடு ஒரு பில்டிங்ல வந்து கட்டிருக்காங்க மேல ரெண்டு வாட்டர் டேங்க் இருக்கு.

என் ஒன் இராயாபுரம் காவல் நிலையம் அப்டின் சொல்லி தமிழ் இங்லீஷ்லிருக்கு .

கீழ வந்து கிரீன் கலர் கார்பெட் போட்டு இருக்கு.

டான்ஸ் நேசன் அப்டின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க.

ந் டைல்ஸ் வந்து மெரூன் கலர்ல குடுத்துருக்காங்க.

இதுல மோட்டார்க்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் செக் பண்ணிட்டிருக்காங்க.

ஒரு அங்கில் மேல தலையில ஹேட் போட்ருக்காரு ஒயிட் கலர்ல கையில கிளவுஸ் கட்டிறுக்காங்க.

கீழ வந்து ரெட் கலர் கார்பேட் போட்ருக்காங்க.

ஃபிரண்ட்ல ஃபிளவர்ஸ் வெச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

சீட்டிங் வொக் அரேஞ்ச்மென்ட்காக ரெண்டு சேர் போட்ருக்காங்க ப்ளூ கலர் ரெட் கலர்னு .

கல்யாண் ஜுவல்லரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜுவல்லரி ஷாப்க்கு வெளில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி உள்ள போகுது.

இங்க ஒரு கார் போது பிளேக் கலர்ல .

கர்ட்டன்ஸ் போட்ருக்காங்க ஒயிட் கலர்ல .

இது வந்து ஒரு டாட்டூ ஷாப் வி பி டாட்டூ அப்படின்னு சொல்லி போர்டு குடுத்து இருக்கு.

டேபிள் மேல வந்து பாத்தீங்னா ஒரு வாட்டர் பாட்டில் அதுக்கு கீழ நெறையா பலூன்ஸ் எல்லா வச்சிருக்காங்க.

செல்ஃப்ல வந்து நறியா எலக்ட்ரிக்ஸ் ஐட்டம்ஸ்ஸல்லா வச்சிருக்காங்க.

வெளியில வந்து பாத்தீங்னா கேட் குடுத்துருக்காங்க.

அசோகா ஆர்கானிக் பார்ம்ஸ் அப்டின் சொல்லி குடுத்துருக்காங்க இயற்கை முறையில் பயிரிடப்பட்ட காய்கறிகள் விற்பனைக்கு சொல்லி ஒரு பேனர் வச்சுருக்காங்க.

இதுல வந்து லைட் செட் பண்ணிருக்காங்க.